collage வந்து நம்ம படிக்கிறதுள தான் இருக்கு அப்டின்னு படிக்க விதம் அங்க சொல்லி தந்த விதம் அப்டின்னு சொல்லலாம் எல்லாம் collage களுமே strict அப்டின்னு சொல்ல முடியாது சில collage ல வந்து ரொம்ப strict இருப்பாங்க சில collage ல வந்து ரொம்ப strict இருக்க மாட்டாங்க அப்டி normal இருபாங்க அப்டின்னு சொல்லலாம் அனா maximum உள்ள collage கள் எல்லாம் ரொம்ப strict அப்டின்னு சொன்னா என்ன சொல்லியது வந்து ஆஹ் engineering collage ல வந்து ரொம்ப strict இருபாங்க அதே போல வந்து நம்ம இந்த இது medical medical வந்து கொஞ்ச நால்லா என்ன சொல்லியது நல்ல வந்து ஹம் medical collage ளையும் வந்து கொஞ்ச நல்லா இங்க strict தான் இருப்பாங்க அப்டின்னு சொல்லல்லா ரொம்ப strict இருக்குறே நாளதான் இந்த காலத்துல வந்து இந்த இது வால் இது பண்ண முடியுது அப்டின்னு சொல்லல்லாம் பிள்ளைல்லா சிரளுய்ச்சி எப்டி போவாங்கனு அப்டி தெரியாது அதுனால genuine பிள்ளைகள வந்து நம்ம என்ன சேயன்னுன்னா correct வளரனும் correct இருக்கணும் அப்டின்னா நம்ம வந்து correct வளரனும் correct இருக்கணும் அப்டின்னா நம்ம வந்து என்ன பன்னனுன்னா ஹம் correct ன்னா வழில வளரனும் அப்டின்னா collage பிள்ளைகள படிக்க வைக்கணும் பிள்ளைகளுக்கு நாள் knowledge வளரா முந்தி உள்ள காலத்துள்ள பொம்பள பிள்ளைகள படிக்க வைக்க மாட்டாங்க அஹ் படிக்க வைக்க மாட்டாங்க சுத்தம்மா இப்போ உள்ள காலத்துள்ள அப்டில்லா இல்ல

இப்போ உள்ள காலத்துல எல்லாம் பிள்ளைகளும் வந்து என்ன செய்றாங்கான வேலைக்கு போகல வேலைக்கு போகாமலே பிள்ளைங்க வந்து ஹம் இந்த இது படிக்கணும் அப்டின்னு நெனச்சி படிக்குது நெறைய பிள்ளைங்க வந்து படிக்க வீட்ல வசதி இல்லன்னா பாதி வேலைக்கும் போய் கொஞ்ச வேலைக்கு போய்ட்டு சனி ஞாயிறுன்னா வேலைக்கு போகும் மிச்ச நாள் collage க்கு போகும் அடுத்த சில பிள்ளை correspondence ல படிக்கும் அப்டி படிக்கததா செய்றாங்க knowledge வளக்கணும் அப்டின்னு நெனச்சி பிள்ளைங்க படிச்சிட்டு தான் இருகங்காலே தவற அஹ் வந்து படிக்காம எந்த பிள்ளைகளும் இல்ல அப்டின்னு சொல்லல்லாம் அதே போல பிள்ளைகள நல்லா படிக்க வைக்கணும் படிக்க வைச்சா மட்டும் தான் இந்த பிள்ளைங்க வந்து நாலு knowledge ஓட ஒரு வீட்டுக்கு போனாலும் சேரிதான் ஒரு இதுக்கு இது பண்ணாலும் சேரிதான் அப்டி இது பண்ணுவாங்க இல்லையா பிள்ளைங்க வந்து ரொம்ப வந்து நம்ம படிக்க வைக்கல பிள்ளைகள படிக்க வைக்க வேண்டாம்ன்னு நெனச்சோம் பிள்ளைகளுக்கு ஏதுமே தெரியாம போயிரும் collage க்கு போகணும் வந்தோம் அப்டின்னு இருக்காது நம்ம collage ல வந்து போறதுனால நமக்கு நெறைய friends கிடைப்பாங்க நமக்கு நாலு அறிவுகள் சொல்லி தருவாங்க miss மாறுகள் collage உள்ள profess miss மாறுகள் நமக்கு சொல்லி தருவாங்க நமக்கு அஹ் சேரி இப்படிதான் அப்டி தான் நமக்கு தெரியும் நாலு எழுத்து படிக்கிலாம் அப்டின்னு சொல்லலாம் அதே போல collage போனா நமக்கு வந்து ஒரு subject எடுக்கணும் எந்த subject பத்தி பேப்ப் படிக்கணும் அப்டின்னும் interest எடுக்கணும் இப்போ engineering ல்ல பல பல படிப்புகள் இருக்குது அதே போல medical ளையும் நெறைய படிப்புகள்இருக்குது அதே போல arts and science ளையும் நெறைய படிப்புகள்இருக்கு agree ளையும் நெறைய இருக்கு அது போல ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு படிப்புளையும் வந்து வித்யாசம் வித்யாசமான இருக்கு அண்ணா இப்போ வந்து என்ன சொல்லியது ஹம் இந்து இது doctor படிக்கிறாங்க bsc nursing படிக்கிறாங்க அதுக்கு கிழ படிக்கிறாங்க lab படிக்கிறாங்க அதுலே வந்து நெறைய நெறைய வித விதமான type இருக்கு அதுல நம்ம ஒன் எதாவுது ஒன்னு நம்ம choose தேர்ந்தெடுத்து தான் படிக்க முடியும் அப்டின்னு சொல்லல்லாம் அதே போல இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து எல்லாரும் படிக்கவா அப்டின்னு சொல்லியவங்க அவு அவுங்க பக்கத்து வீட்டுல உள்ளவுங்க படிக்கா இவைய படிக்காத படிக்கவைகாங்க பிள்ளைகள அதுநாளும் நம்மளும் படிக்கவைக்கனும் அப்டின்னு யோசிக்கிறாங்க ஆனா நம்ம என்ன பன்னன்னுனா பிள்ளைகள படிக்க வைக்கணும் தான் நான் இல்லன்னு சொல்லல நம்ம தகுதிக்கு தக்குன நம்ம இதுக்கு தக்குன நம்ம ஒரு collage ல விட்டு பிள்ளைகள படிக்கச் வைக்கணும் அப்டின்னு நம்ப யோசிக்கணும் அதுக்கு அப்புறம் ஒரு degree பிள்ளைகள படிக்க வச்சாலே அந்த பிள்ளைங்க வேலைக்கு போய் அடுத்த degree படிச்சிடுவாங்கனு சொல்லலாம் அதே போல ஹம் நெறைய பிள்ளைங்க என்ன செய்றாங்கான மொத ஒரு degree படிச்சிரங்க படிச்சிட்டு அடுத்தது வேலைக்கு போறாங்க வேலைக்கு போய் அடுத்த degree நம்ம படிச்சிரனும் அப்டின்னு சொல்லிட்டு correspondence ல படிக்கிறாங்க வேலைக்கு போய் போய் correspondence ல படிக்கிறாங்க அப்டி நம்மன்னா இப்போ உள்ள காலத்துள்ளவந்து engineering ல்லா ரொம்ப படிக்கணும் அப்டின்னு தேவயில்ல engineering வந்து இப்போ மலிவாயே ஆய்ட்டு எல்லாருமே maximum engineering தான் படிகிறாங்களே தவிர யாருமே வேற எதுமே படிக்கணும் அப்டின்னு நெனைகிள்ள

நெறைய இப்ப நம்ம இங்க ஓடி வேலைக்கு போனாலும் நம்ம salary நல்லா வாங்கலாம் வெளிநாட்டுக்கு போனாலும் salary நல்லா வாங்கலாம் அப்டின்னு நம்ம சொல்லல்லாம் அதே போல இன்னொன்னு என்னன்னா நம்ம இப்போ வெளிநாட்டுக்கு போறோம் salary வாங்கியும் நல்லதா இது பண்றோம் அப்டின்னு சொல்லலாம் ஆனா இருந்தாலும் ஹம் இது உள்நாட்டுலையும் நம்ம வந்து salary அப்டி வாங்கலாம் அப்டின்னு சொல்லல்லாம் அதே போல இப்போ வந்து ஹம் என்ன சொல்லுது ஹம் நம்ம வந்து வேற படிப்புகள எல்லாம் படிக்கிறது விட இந்த இது collage ல வந்து நம்ம என்ன சொல்லியது engineering விட வேற subject எடுத்து இப்ப படிச்சா நல்லா இருக்கலாம் அப்டின்னு நம்ம சொல்லலாம் அதே போல இன்னொன்னு என்னன்னா நம்ம இப்போ சாப்டுட்டு இருக்கோம் இது பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் இது சாப்பாடெல்லா இத பத்தி தேரியனுன்னா நமக்கு தேரியனுன்னா நம்ம என்ன பன்றோன்னா ஹம் இது doc doctor இந்த இது bsc nursing படிக்கில்லா அப்போ நம்ப வந்து health பத்தி நம்ம இது பண்ணாக பண்ணிகில்லாம் health அ இருக்கிறது பத்தி health அ எப்டி இருக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு இது பண்ணலாம் அப்டி அய்னால இனி உள்ள காலத்துள்ள வந்து என்ன பன்றோன்னா வந்து ஹம் என்ன சொல்லியது correct ன்னா முறையில்ல படிச்சி correct ன்னா முறையில்ல இருந்தா நம்ம வந்து ஹம் பிள்ளை இந்த பிள்ளைங்களையும் வந்து நல்ல மாதிரி வழக்கலாம் அப்டி இது தான் படிக்கணும் அது தான் படிக்கணும் இல்ல ஏதோ ஒரு degree நம்ம கண்டிப்பா படிக்கணும் collage ல்ல அப்டின்னு நம்ம யோசிக்கணும் ரெண்டு degree படிச்சொன்னு வச்சிகொங்க ரெண்ட ஒரு degree முடிச்சி ரெண்டு degree படிச்சொன்னா நமக்கு அதுக்கு தக்குன உள்ள வேலை கிடைக்கும் நம்ம அதுக்கு தக்குன உள்ள வருமானத்துள்ள போய்கில்லா அப்டின்னு நம்ம சொல்லல்லாம் ஆனா இப்போ ஒரு degree படிச்சி நல்லா அறிவாளிகளு இருக்காங்க ரெண்டு degree படிச்சி நல்லா அறிவாளிகளு இருக்காங்க double degree படிச்சா தான் நல்லா அறிவாளிகள் அப்டின்னு நம்ம சொல்லனும்னு எதுமே இது இல்ல அப்டி அவனால ஏன்னியுள்ள காலத்துள்ள வந்து நல்ல மாறி படிக்கணும் நல்ல மாறி இருக்குனுன்னா collage க்கு பிள்ளைகள விடன்னும் பிள்ளைகள விட்டு படிக்க வைகன்னும் அதுவோளுக்கு தேவையான அளவு எது படிக்கணும் தோணுதோ அத படிக்கணும் அப்டி நம்ம சொல்லல்லாம் நம்மல்லா இது தான் படிக்கணும் அது தான் படிக்கணும் சொல்ல கூடாது அவுங்களுக்கு என்ன தோணுதோ அவுங்களுக்கு என்ன செய்யன்னும் தோணுதோ அத செய்யட்டும் அத படிக்கட்டும் அப்டி இந்த காலத்துள்ள collage படிக்க வைக்கணும்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

நேர்ல call பண்ணு okay okay bye